க்ஸ்ஃபிக் ல் ப்ளாக் டயாகிராம் வரைதலுக்கானப் ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கீழே கொடுக்கப்பட்ட வகை ப்ளாக் டயாகிராம் களை உருவாக்குவதை விவரிப்போம்
இதற்குத் 160 க்ஸ்ஃபிக் என்னும் ப்ளாக் டயாகிராம் கையாளும் கருவியை பயன்படுத்துகிறேன்
இதில் வெர்ஷன் 32 பாட்ச் லெவல் 5 ஐப் பயன்படுத்துகிறேன்
டெர்மினல் மற்றும் பிடிஎஃப் ப்ரவ்சர் யும் பயன்படுத்துகிறேன்
நான் டியூட்டோரியல் ஐ மாக்ஸ் ஒஸ் எக்ஸ் ல் உருவாக்குகிறேன்
க்ஸ்ஃபிக் ஐ லினக்ஸ் மற்றும் விண்டோஸ் லும் பயன்படுத்தலாம்
இவற்றில் லினக்ஸ் ல் நிறுவுவது மிகவும் சுலபம் அனைத்திலும் க்ஸ்ஃபிக் ஐ உபயோகிக்கும் முறை ஒன்றே
க்ஸ்ஃபிக் க்கு மூன்று பட்டன் சொடுக்கியை பயன்படுத்துவது சிறந்தது
ஆனால் ஒன்று அல்லது இரண்டு பட்டன் சொடுக்கியையும் வடிவமைத்து பயன்படுத்தலாம்
க்ஸ்ஃபிக் ன் பயனர் கையேடு இணையத்தில் கிடைக்கும்
அதை காணலாம்
இந்தப் பக்கத்தில் க்ஸ்ஃபிக் ன் அறிமுகத்தை காணலாம்
இங்கு கையேட்டின் உள்ளடக்க அட்டவணையைக் காணலாம்
அதை சொடுக்குவோம்
இங்கே க்ஸ்ஃபிக் ஐ உருவாக்கியவர்கள் குறித்த தகவலைப் பெறலாம்
இந்தப் பக்கத்தைப் பார்க்கலாம்
இந்த டுடோரியலுக்கான திரை வடிவமைப்பு பற்றிக் கூறுகிறேன்
இதில் ஸ்லைட்ஸ் க்ஸ்ஃபிக் வலையுலாவி பயர்ஃபாக்ஸ் மற்றும் டெர்மினல் உள்ளன இது க்ஸ்ஃபிக் ஐ மாக் ல் பயன்படுத்துவதற்கான கமாண்ட்
இவை சுலபமாகத் தேர்ந்தெடுக்கும்படி ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன
கேட்பவர் மாறுதலை சுலபமாக அறிந்து கொள்ளலாம்
ஊகிக்க தேவையில்லை
இப்பொழுது க்ஸ்ஃபிக் உடன் தொடங்கலாம்
க்ஸ்ஃபிக் வர்க்ஷீட் ன் இடப்பக்கத்தில் டிராவிங் மோடு பேனல் உள்ளது
இந்த பேனல் ன் மேல்பாதியில் உள்ள buttonகள் மூலம் பலவகை objectகள் உருவாக்கப்படுகின்றன
கீழே உள்ளவை இவற்றுடன் பயன்படுத்தப்படுகின்றன
மேலே உள்ள buttonகளைப் பயன்படுத்தி பைல் வேலைகள் திருத்தங்கள் ஆகியவற்றை செய்ய முடியும் நடுவில் உள்ள இந்த காலி இடம் கேன்வாஸ் எனப்படுகிறது
இதில்தான் படம் வரையப்படும்
இப்பொழுது வரைய ஆரம்பிக்கலாம்
முதலில் இந்த கேன்வாஸ் பகுதியில் கிரிட் ஐப் பொருத்தலாம்
கீழே உள்ள கிரிட் மோடு ஐ கிளிக் செய்வதன் மூலம் இதைப் பொருத்தலாம்
இதில் பலவகையான கிரிட் அளவை தேர்ந்தெடுக்கலாம்
நான் நடுவில் உள்ளதை தேர்வு செய்கிறேன்
கிரிட் நாம் வைக்கும் பல Objectகளை ஒழுங்காக வைக்க உதவுகிறது
இதில் சொடுக்கு என்று சொன்னால் அது இடப்பக்க சொடுக்கி பட்டன் ஐ சொடுக்கி விடுவதைக் குறிக்கும்
இதேபோல் பட்டன் ஐ தேர்வு செய்தல் என்பது அதை இடப்பக்க சொடுக்கி பட்டனால் சொடுக்குவதைக் குறிக்கும்
வேறு செயல் தேவைப்பட்டால் நான் தெளிவாக கூறுகிறேன்
நம் படத்தில் ஒரு பெட்டி தேவை அதற்கு இடப்பக்க பேனல் ல் இருந்து கூரான விளிம்புகளுடன் உள்ள பாக்ஸ் சிம்போல் ஐத் தேர்வு செய்யலாம்
000443 000349 இப்பொழுது அந்த பெட்டியை வைக்க நினைக்கும் இடத்திற்குச் செல்லலாம்
இங்கே சொடுக்கியால் சொடுக்குவோம்
நாம் விரும்பும் பெட்டி அளவு வரும் வரை சொடுக்கியை எதிர் முனைக்கு நகர்த்தவும்
சரியான அளவுக்கு பெட்டி வந்தவுடன் சொடுக்கியை மறுபடியும் சொடுக்கவும்
பெட்டி இப்பொழுது உருவாகிவிட்டது
இப்பொழுது க்ஸ்ஃபிக் இல் எடிட் ஐ பயன்படுத்தும் முறையைப் பார்க்கலாம்
இதைப்பயன்படுத்தி பெட்டி கோட்டை தடிமனாக்கலாம்
இடப்பக்க பேனல் ல் உள்ள எடிட் பட்டன் ஐ சொடுக்கவும்
பெட்டியின் எல்லா கே பாயிண்ட்ஸ் ம் இருப்பதைக் காணலாம்
தேர்வு செய்ய ஏதாவதொரு கே பாயிண்ட் ஐ சொடுக்கவும்
ஒரு உரையாடல் பெட்டி தெரிகிறது
அதில் சொடுக்கியை விட்த் பெட்டிக்குள் கொண்டு போவோம்
கர்சர் பெட்டியுள் இருப்பதை உறுதி செய்க
முன்னிருப்பு மதிப்பான 1 ஐ நீக்கலாம்
கர்சர் பெட்டியுள் இல்லாவிட்டால் அதை மாற்ற இயலாது
கர்சர் வெளியே நகர்ந்து விட்டால் மீண்டும் உள்ளே கொண்டு வந்து உள்ளிடுக
2 ஐ உள்ளிடவும்
டோன் ஐ சொடுக்குகிறோம்
அதை காட்டுகிறேன்
டோன் ஐ சொடுக்கி உரையாடல் பெட்டியிலிருந்து வெளியேறுக
பெட்டி படத்தின் கோட்டின் கனம் அதிகமாகிவிட்டது
இப்பொழுது அம்புக்குறி கோட்டை சேர்க்கலாம் இடப்பக்க பேனல் ல் பாலிலைன் பட்டன் ஐத் தேர்ந்தெடுக்கவும்
கீழே உள்ள பேனல் அட்ரிபியூட்ஸ் பேனல் எனப்படும்
இதில் உள்ள buttonகள் மூலம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் ன் பாராமீட்டர் களை மாற்றலாம்
நாம் தேர்ந்தெடுக்கும் ஆப்ஜெக்ட் ஐப் பொருத்து பட்டன் களின் எண்ணிக்கை வேறுபடும்
அட்ரிப்யூட் பேனல் ல் அரோவ் மோடு பட்டன் ஐத் தேர்வு செய்க
இரண்டாவது விருப்பத்தை தேர்வு செய்யலாம்
கோட்டின் இறுதியில் ஒரு அம்புக்குறி கிடைக்கும் அரோவ் டைப் பட்டன் ஐ சொடுக்கலாம்
தோன்றும் சாளரத்தில் விருப்பமான அம்புக்குறியை தேர்ந்தெடுக்கலாம்
கோடு தொடங்க வேண்டிய இடத்தில் சொடுக்கலாம்
விரும்பும் கோட்டின் முடிவு புள்ளிவரை சொடுக்கியை நகர்த்தலாம்
அங்கே சொடுக்கியின் நடு பட்டனால் சொடுக்கலாம்
ஒரு அம்புக்குறியுடன் கூடிய கோடு உருவாகிறது
அம்புக்குறியை முடிக்க நடுபட்டனை சொடுக்க வேண்டும் என்பதை நினைவில்கொள்க
இடதோ வலதோ அல்ல
ஏதாவது தவறு செய்தால் எடிட் ல் உண்டோ ஐ அழுத்தவும்
கோப்பி செய்வதன் மூலம் பெட்டியின் வெளியீட்டுடன் மற்றொரு கோட்டை வரையலாம்
இடப்பக்க பேனல் ல் கோப்பி பட்டன் ஐத் தேர்வு செய்யவும்
கோட்டை தேர்வு செய்யவும்
சொடுக்கியை தேவையான இடத்திற்கு நகர்த்தி சொடுக்கவும்
கோடு பிரதி எடுக்கப்பட்டது
இப்பொழுது கொஞ்சம் உரையை இடலாம்
இடப்பக்க பேனல் ல் உள்ள ட் எனக் குறிக்கப்பட்ட டெக்ஸ்ட் பாக்ஸ் ஐ சொடுக்கவும்
உரையின் எழுதுரு அளவை தேர்வு செய்யலாம்
அட்ரிபியூட்ஸ் பேனல் ன் டெக்ஸ்ட் சைஸ் ஐ சொடுக்கிய பின் உரையாடல் சாளரத்தை காண்கிறோம்
சொடுக்கியை வால்யூ பெட்டிக்கு எடுத்துச் சென்று அங்கேயே வைக்க வேண்டும்
முன்னிருப்பு மதிப்பான 12 ஐ நீக்கி 16 ஐ உள்ளிடவும்
செட் பட்டன் ஐ தேர்வு செய்யவும்
உரையாடல் பெட்டி மூடப்பட்டு டெக்ஸ்ட் சைஸ்
16 என அட்ரிபியூட்ஸ் பேனல் இல் காண்கிறது
உரையை நடு ஒழுங்கு செய்யலாம்
அட்ரிபியூட்ஸ் பேனல் ல் டெக்ஸ்ட் ஜஸ்ட் பட்டன் ஐ சொடுக்கவும்
ஒரு உரையாடல் பெட் டி தோன்றுகிறது
நடு ஒழுங்குக்கு மிடில் என தேர்வு செய்வோம்
பெட்டியின் நடுவே சொடுக்குவோம் பிளான்ட் என எழுதி சொடுக்கியை சொடுக்குகிறேன்
உரை உருவாக்கப்பட்டது தேவைப்பட்டால் இடப்பக்க பேனல் ல் உள்ள மூவ் விசையைப் பயன்படுத்தி உரையை நகர்த்த முடியும்
படத்தை சேமிக்கலாம்
க்ஸ்ஃபிக் ன் இடப்பக்க மூலையில் உள்ள பைல் பட்டனை சொடுக்கி சேவ் இல் சொடுக்கவும்
முதல் முறை என்பதால் க்ஸ்ஃபிக் பைல் ன் பெயரை கேட்கிறது
டைரக்டரி பின் பைல் பெயரையும் தேர்வு செய்யலாம்
இதில் பெயரை ப்ளாக் என உள்ளிட்டு சேவ் ஐ தேர்க blockபிக் என பைல் சேமிக்கப்படுகிறது
அந்த பெயரை மேலே பார்க்கலாம்
பைல் ஐ எக்ஸ்போர்ட் செய்யலாம் மீண்டும் பைல் ஐ சொடுக்கி எக்ஸ்போர்ட் இல் சொடுக்கவும் லாங்குவேஜ் க்கு அடுத்துள்ள பெட்டியில் சொடுக்கி பிடிஎஃப் இல் சொடுக்கவும்
பிடிஎஃப் பார்மேட் தேர்ந்தெடுக்கப்படும்
இப்போது எக்ஸ்போர்ட் ஐ சொடுக்கி blockபிடிஎஃப் ஐ பெறலாம்
டெர்மினல் ல் ஒப்பன் blockபிடிஎஃப் என்ற கட்டளை மூலம் அந்த பிடிஎஃப் ஐ திறக்கலாம் தேவையான ப்ளாக் டயாகிராம் கிடைத்துவிட்டது
நம் நோக்கத்தை நிறைவேற்றி தேவையான படத்தைப் பெற்றுள்ளோம்
இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை
பெட்டியை வேறு பல ஆப்ஜெக்ட் களாக மாற்றவும்
பாலிலைன் ஐப் பயன்படுத்தி செவ்வகம் வரையவும்
படத்தின் அளவை மாற்றவும் அம்புக்குறியின் திசையை மாற்றவும்
வெவ்வேறு இடத்திற்கு உரை கோடு மற்றும் பெட்டி ஐ மாற்றவும்
பைல் ஐ எப்ஸ் பார்மேட் க்கு எக்ஸ்போர்ட் செய்து பார்க்கவும்
blockபிக் என்ற பைல் ஐ திருத்தியில் பார்த்து பலவகை காம்போனன்ட்ஸ் ஐ கண்டறியவும்
புதிய பல ப்ளாக் டயாகிராம் களை உருவாக்கவும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்பது இந்திய அரசின் ஐசிடி மார்ட் ன் நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் ஆல் உதவிசெய்யப்படும் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் ன் ஒரு பகுதி ஆகும்
இதைப்பற்றி மேலும் அறிய httpspoken tutorialorgNMEICT Intro ஐக் காணவும்
நான் மேலும் சில இணைய பக்கங்களை தரவிறக்கி உள்ளேன்
ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் ன் இணையதளம் httpspoken tutorialorg
இந்த திட்டம் வாட் இஸ் ஆ ஸ்போக்கன் டியூட்டோரியல் என்ற இணைப்பில் உள்ள வீடியோ மூலம் விவரிக்கப்படுகிறது
spoken tutorialorgவிக்கி இல் நம் திட்டம் ஆதரிக்கும் பாஸ் கருவிகளை காணலாம்
அதில் க்ஸ்ஃபிக் க்கான பக்கத்தைக் காணலாம்

உங்களின் பங்களிப்பையும் கருத்துகளையும் வரவேற்கிறோம்
மூல பாடம் கண்ணன் மௌட்கல்யா